ஏன் வேலை இருக்கா?

அட இரு ஒரு நிமிஷம், இன்னும் பத்து second தான் இருக்கு.

நிறையா காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா தான் health நம்மளுக்கு வந்து correct டா இருக்கும் அதே மாதிரி work out பண்ணுறது gym போறது இந்த மாதிரி எல்லாம் போணோம்னா நம்ம health வந்து பாதிக்காது

நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தா health நம்மளுக்கு strong ஆ இருக்கும் எந்த நோயும் நம்ம உடம்ப வந்து பாதிக்காது நம்ம daily இப்போ காலைல எழுந்திரிச்ச உடனேயே ஒரு tumbler தண்ணி குடிச்சிட்டு காலைல bathroom போயிட்டு நல்லா கொஞ்சம் குளிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம health க்கு வந்து எந்த problem மும் வராது daily பல்லு விளக்காம இந்த மாதிரி bathroom

health க்கு நல்லா strong கா இருக்குற மாதிரி போடுவாங்க அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போதே நம்ம உடம்பு வந்து tired ஆகாது அவ்வளவு சீக்கிரம் fit டா இருக்கும் நம்ம யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவை இல்லை எந்த work கா இருந்தாலும்

எந்த பாதிப்பும் இருக்காது tight டா போட்டோம்னா நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி effects லாம் நிறைய நம்மளுக்கு வரும் அது மாதிரி health வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நாங்க பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா work out பண்ணுவோம் அதிகமா வீட்டுகிட்ட இருக்க friends லாம் daily road race பண்ணுவோம் corner push பண்ணுவோம் மலைக்கு போய் அங்க work out பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய work out பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது பார்த்தா நம்மளுக்கு வந்து health வந்து ரொம்ப இதா இருக்கும் நம்மளுக்கு வந்து health ல வந்து எந்த பாதிப்பு இருக்காது அந்த மாதிரி food னு பார்த்தா நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கணும் கீரை எல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து health வந்து பாதிக்காது அந்த மாதிரி health நம்மளுக்கு பாதிக்காம இருந்திச்சுனா எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் நம்மளால இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் காய்ச்சலே வந்தாலும் நம்மளால அந்த காய்ச்சலை குணப்படுத்திக்க முடியும் நம்ம என்ன நம்ம உடம்புல நல்ல health இருக்கணும் இப்போ நம்ம உடம்புல health ஏ இல்லன்னா அந்த காய்ச்சல் வந்து ரொம்ப இதாகி போச்சுன்னா நம்ம வந்து இறந்துடுவோம் ரொம்ப affect ஆயிடுச்சின்னா இதே நம்ம உடம்புல நல்ல protein எடுத்துட்டு நல்லா work out லாம் போயிட்டு நல்லா fit டா இருந்தோம்னா நம்ம இது எந்த பாதிப்புமே வராது இந்த மாதிரி நிறைய பருப்பு நிறைய சாப்பாடு சப்பாத்தி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா நம்ம health நம்ம growth தா இருப்போம் அதே மாதிரி கடைல வாங்கி சாப்பிடுறது எல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது அதெல்லாம் நம்ம health க்கு கேடு packet ல இருக்குற பொருட்கள் எல்லாம் நம்ம அதிகமா வாங்கி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல health அது கம்மி ஆகிடும் bone வந்து weak ஆகிடும் packet ல இருக்குறதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஏன்னா அவங்க எத்தனை நாள் packet பண்ணி வச்சிருந்தாங்களோ நமக்கு எல்லாம் தெரியாது அதனால maximum இந்த பொருட்கள் packet ல இருக்குற பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுறத தடுத்துடுங்க தடுத்துட்டு நல்ல healthy யான பொருட்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து health தா இருக்கும் அதே மாதிரி

நிறைய எடுத்துக்கணும் நம்ம வந்து பாவம் உயிர்களுக்கு பாவம் எதையுமே கொல்ல கூடாது அப்படின்னு இருந்தாலாம் ஆகாது எது கிடைச்சாலும் சாப்பிடணும் அது மாதிரி chicken mutton லாம் விரும்பி நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டா தான் health வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்க இப்போ தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரலாம் முழிச்சிட்டு இருக்க கூடாது correct டான time க்கு தூங்கணும் correct டான time க்கு தூங்குனா தான் நம்ம உடம்பு வந்து அது கொஞ்சம் relief ஆ இருக்கும் எந்த problem உம் வராது அதே மாதிரி phone இப்போலாம் இந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் phone addict நிறைய use பண்ணுறாங்க phone அதிகமா use பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஆகும் நம்ம தூக்கம் கெட்டு போகும் நம்ம கருவிழி கண் கருவிழி வந்து கருப்பா ஆகிரும் அதே மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கு தலைவலி வரும் தலைவலி வந்தா காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தா சளி புடிக்கும் அதுக்கப்பறம் hospital போவோம் ரொம்ப காசுலாம் செலவு ஆகும் அதனால அதனால உங்க health வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் correct ஆன time க்கு தூங்கணும் correct ஆன time க்கு சாப்பிடணும் என்னென்ன time ல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அதே மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு health க்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி எந்நேரமும் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாவே இருக்க கூடாது ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிட்டே ஏதாச்சும் அசைவுகள் இந்த கை காலுக்குலாம் அசைவுகள் கொடுத்துட்டு இருந்தோம்னா தான் நம்ம உடம்பு வந்து fit டா இருக்கும் எந்த அஹ் இடமும் வந்து முட்டு கட்டாது அப்படி இல்லன்னா ஒரு இடத்துல கையை அப்படியே வைச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இந்த இடம் எல்லாம் stop ஆகிரும் அதனால நிறைய வந்து அசைவு கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் health வந்து strong ஆ இருக்கும் health வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் health வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் health இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது health தான் நம்மளுக்கு எல்லாமே இப்போ வந்து நீங்க anytime வந்து phone நோண்டிடு இருந்தா உங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதனால health வந்து ரொம்ப முக்கியம் health இல்லன்னா எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்கலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கவங்க கூடலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடது அதுவே நமக்கு வந்து tension ஆகும் health உம் வந்து பாதிக்கப்படும் ஏதோ எதை நினைச்சும் feel பண்ணிக்கிட்டே எதை நினைச்சும் கஷ்டபட கூடாது அந்த மாதிரி ஏதாச்சும் நினைச்சு feel பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து health வந்து பாதிக்கும் அஹ் யாரும்

தூங்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அதனால எதையும் நினைச்சி feel பண்ண கூடாது இப்போ யாராச்சும் போனா கூட சரி போகட்டும்னு விட்டுரணும் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து health தான் நம்மளுக்கு first டு health இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது இப்போ இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கணும்ல நல்லா ஓடியாடி விளையாடிட்டு இருப்பீங்க இதே ஐம்பது வயசு போனதுக்கு அப்பறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால என்ன பண்றீங்கன்னா இப்போவே நிறைய சாப்பிடுங்க உடம்ப வந்து நல்லா பார்த்துகோங்க health தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் daily walking போங்க walking போறதுலாம் யாருடா நடந்துட்டு இருக்குறதுன்னு சலுப்பு படாதீங்க

நம்ம வீட்டுல இருக்கிற இதுலயே வந்து செய்யலாம் கடையில எல்லாம் மருந்து அடிப்பாங்க அது இதுன்னு ஏதும் பண்ணுவாங்க அதனால வீட்டுலயே செஞ்சு வீட்டுலயே இருந்து சாப்பிடலாம் அதே மாதிரி bike ல அதிகமா சுத்தாதீங்க bike ல அதிகமா சுத்தறது மூலமா நம்ம அங்க இங்கயும் போயிட்டு உடம்பு எல்லாம் tired ஆகிரும் உடம்பு எல்லாம் tired ஆகிடுச்சுனா health பாதிக்கப்படும் ஹம் உடம்புல ஒண்ணுமே இருக்காது இந்த மாதிரி அதுவும் முக்கியமா cigarette புடிக்க கூடாது குடிச்சிட்டு எல்லாம் இருந்தோம்னா நம்ம உடம்பு injury ஆயிரும் அதே மாதிரி பீடி அடிக்க கூடாது

இந்த மாதிரி எல்லாம் போட்டு கேட்குறதுனால நம்ம health வந்து பாதிக்கும் அதனால இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் தவிர்த்துருங்க அதிகமா உட்கார்ந்து phone நோண்ட கூடாது அதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் health வந்து correct டா இருக்கும் அதிக sound வச்சு நல்லா கேட்காதீங்க நம்ம காது சவ்வு வந்து ரொம்ப சல்லமானது நீங்க அதிக sound வச்சி கேட்டீங்கன்னா அது affect ஆகி

அஹ் யாருடா மீன்லாம் சாப்பிட்டா முள் எடுக்கணும் முள் குத்தும் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம கண்ணுக்கு நல்லது ஆட்டு கறி கோழி கறி எல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க அதே மாதிரி

அப்பறம்மேட்டு சரக்கு அடிக்காதீங்க சரக்கு அடிக்கிறதுனால நிறைய குடும்பங்களும் பாதிக்கிது நம்ம உடம்பு பாதிக்குறது இல்லாம நம்ம family யும் பாதிக்கும் அதனால சரக்கு அடிக்குறது பீடி பிடிக்கிறது hans போடுறது கஞ்சா இது எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நமக்கும் நம்ம health உம் பாதிக்கும் நம்ம வீட்டுல இருக்குறவங்களும் பாதிப்பாங்க அதனால health தான் நமக்கு first டு health த பார்த்துகொங்க health தான் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை நம்ம பண்றது தான் நம்ம குழந்தைங்களும் பண்ணும் நாம நல்ல health தா இருந்டதோம்னா தான் நம்ம குழந்தைங்களும் நல்ல healthy யா நல்லா வளருவாங்க அதனால health தான் நம்மளுக்கு முக்கியம்

நம்மளோட health த நல்லா இப்போ நல்ல நிறைய சாப்பிட்டு நிறைய work out பண்ணுறதுனால பின்னாடி நம்ம ரொம்ப fit டா இருப்போம் இதோட நான் health த பத்தி பேசுறதை நிறுத்திக்கிறேன் thank you நன்றி hello

ஆஹ் இது எஸ்எம் ஹோட்டல் தானா ஆமாம் இது எஸ்எம் எஸ்எம் ஹோட்டல் தான் ma'am அஹ் ma'am எனக்கு ஒரு இது வந்து room வந்து book பண்ணனும்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

okay ஊட்டில எந்த மாதிரி hotels ல book பண்ணலாம்னு இருக்கிறீங்க?

okay உங்களுக்கு pricings வந்து பிரச்சனை இல்லையா இல்லாட்டி வந்து price அ பொறுத்தே உங்களுக்கு hotelbook பண்ண வேண்டியதிருக்கா?

hotels னாலே per day rent மாதிரி தான் வரும்

one week னா seven days இருக்கு உங்களுக்கு வந்து per day க்கு வந்து thousand five hundred அந்தமாதிரி நீங்க hotels கேட்கிறீங்க அப்படித்தானே?

okay அந்த மாதிரி hotels இருக்கு ஆனா அந்த மாதிரிப்பட்ட hotels ல வந்து நாங்க வந்து book பண்ணி தரலாம். அந்த hotels எங்ககிட்டே இருக்கு available தான் அதுல வந்து உங்களுக்கு food உ அந்தமாதிரிப்பட்ட எந்த facilities ம் இருக்காது. இல்லாட்டி மத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு food facilities எல்லாமே நாங்களே provide பண்ணுவோம் இதுல food facility இருக்காதா? ஆமாம் இதுல வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து food facilities இருக்காது ma'am அப்போ food facility எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு hotel கொஞ்சம் refer பண்ணுங்க ma'am okay உங்களுக்கு வந்து எல்லா facilities இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஒரு hotel வந்து refer பண்றேன் அந்த hotel உங்களுக்கு நீங்க புடிச்சிருந்துச்சினா நீங்க book பண்ணிக்கலாம் book பண்றது வந்து நீங்க சொன்னதுமே நாங்க வந்து எத்தனை days க்கு எந்த மாதிரி food வேணும் அந்த மாதிரிப்பட்ட details எல்லாம் நீங்க எங்க கிட்ட குடுத்துட்டீங்கனா உங்களுக்கு நான் அவங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரிப்பட்ட hotels book பண்ணிடுவேன்

இல்லாட்டி நீங்க வேணும்னா நீங்களாகவே வந்து ஆஹ் per day க்கு அங்க போயிட்டு வேணா one day க்கு நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேற hotel change பண்ணனும். அந்த ஒரு நாளைக்கும் இன்னிக்கு ஒரு area ல இருக்கீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு area ல இருப்பீங்க அப்படித்தானே போறீங்கன்னா ஒரு ஒரு area ல மாறி மாறி இருப்பீங்க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

okay okay மாத்தியும் book பண்ணிக்கலாம் correct ஆ ஆமாம் இப்போ வந்து நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஊட்டியில வந்து நீங்க சுத்தி பாக்கறதுக்கு போறீங்களா இல்லாட்டி வந்து ஏதாவது function அந்த மாதிரி ஏதாவது போறீங்களா?

அதான் ma'am but அதப்பத்தி ஒன்றும் தெரியாது அதனாலதான் உங்க கிட்ட கொஞ்சம் refer பண்ணிக்கலாம்னு கேட்டேன் ma'am

ஆஹ் நான் explain பண்றேன் ma'am நீங்க அந்த உங்களுடைய wishes படி நீங்க வந்து எதுவானாலுமே பண்ணிக்கலாம் ma'am சரி okay ma'am சொல்லுங்க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 first எந்த இடம்னா ஆஹ் first வந்து இப்ப வந்து ஊட்டில உள்ள ஊட்டி lake போய் பாப்பாங்க அப்படித்தானே mostly எல்லாருமே

நீங்க வந்து அந்த lake போனீங்கன்னா அந்த lake ஆஹ் lake பக்கத்துல இருக்கிற மாதிரி உள்ள hotels உங்களுக்கு வந்து easy ஆ இருக்கும்

area லாம் near by area லாம் பாத்துட்டு next வந்து next உள்ள place க்கு போவீங்களா

correct ஆ

hello lake கிட்டேயுமே வந்து டுவின் ஃபால்ஸ்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 ஃடுவின் பால்ஸ் அந்த~ அப்படிங்கிற hotel இருக்குது அது பக்கத்துல என்ன ma'am hotel name என்ன?

அது கிட்ட வந்து நீங்க இருக்கிறது வந்து அந்த hotel ஓட facilities என்னன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் நீங்க போனாலுமே அத்தனை rooms வந்து நீங்க நாங்க நீங்க கேட்டதுமே நாங்க arrange பண்ணி கொடுத்திடுவோம். இப்ப நீங்க வந்து ஒரு family ஆ போறீங்கன்னா ஒரு நாலு பேர் போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் two ஆஹ் two two bed rooms கொடுப்பாங்க இல்லாட்டி வந்து one one bed rooms உம்

AC rooms இருக்கும், non AC rooms லாம் இருக்கு AC அதுக்கு தனி rent தானே ma'am ஆமா AC க்கு வந்து ஒரு cost வரும் non AC க்கு வந்து ஒரு cost வரும் but ரொம்ப அதிகமா இருக்குமா ma'am ரொம்ப அதிகமா இருக்காது ஒரு thousand five hundred rupees போல difference இருக்கும்

okay ma'am நான் வந்து சொல்றேன் இப்போ வந்து AC room book பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க

full time க்கும் இப்ப வந்து நீங்க வந்து ஆஹ் one day க்கு வந்து night time மட்டும் AC வேணும் அந்த மாதிரிப்பட்ட requirements இருந்துச்சுன்னா night மட்டும் தான் நீங்க வந்து room ல இருப்பீங்க காலையிலிருந்து நீங்க அந்த room ல use பண்ண மாட்டீங்கன்னா

இப்ப வந்து night six ல இருந்து morning six வரைக்கும் AC வேணும் அந்த மாதிரி நீங்க வந்து time fix பண்ணிக்கலாம்

அப்படின்னா உங்களுக்கு வந்து cost வந்து கம்மியாகும் AC க்கு வந்து charges அவ்வளவா இருக்காது

நீங்க வந்து twenty-four hours AC s எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து rate வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் twenty-four hours க்கு தேவைப்படாது ma'am நீங்க சொன்ன மாதிரி தான் morning எல்லாம் எங்கேயாவது போயிட்டு eve~ மட்டும்தான் தேவைப்படும் so அந்த மாதிரியான hotels அதுவே போதும் அப்பன்னா இது வந்து semi AC okay வா? அந்த மாதிரி room க்கு நான் book பண்ணி கொடுத்துடறேன் night மட்டும் AC தேவைப்படுது உங்களுக்கு வந்து எத்தனை bed rooms மொத்தம் எத்தனை பேர் போறீங்க?

five members வந்து two ஆஹ் two BHK மாதிரி பாக்கலாம்தானே two B

okay அப்படின்னா வந்து ரெண்டு bed rooms வரும் ஒரு~ ஒரு bed rooms ல வந்து ரெண்டு பேரு use பண்ணிக்கலாம்

அந்த bed rooms வந்து நீங்க hotels லேயே உங்களுக்கு வந்து ஆஹ் brush உ paste உ ஆஹ் shampoo, conditioner, serum எல்லாமே வந்து இருக்கும்

நீங்க book பண்றது வந்து five star ஹோட்டல் அதனால வந்து எல்லாமே free of cost லே கொடுப்பாங்க okay ma'am okay இங்கு வந்து உங்களுக்கு bed room ஏ வந்து தனியா private villas மாதிரியும் இருக்குது private villas எல்லாருமே இருக்கிற மாதிரி நிறைய hu~ fifty plus rooms ல ஒரு building ல இருக்கு அந்த மாதிரிப்பட்ட flat model லயும் இருக்கும் private villas with private pool அப்படில்லாம் இருக்கும் swimming pools லாம் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட மாதிரி வேணும் ma'am villas மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படியா private villa மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது

okay இப்ப நீங்க வந்து private villa எடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதுலயுமே வந்து நிறைய facilities இருக்கும். அதுல வந்து ஒரு hall மாதிரி கொடுத்திருப்பாங்க next வந்து ஒரு hall இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க கேட்ட மாதிரி two BHK three BHK அந்த மாதிரி இருக்கும்

இதுல வந்து நீங்க வந்து two ஆஹ் இப்ப five members க்கு வந்து நீங்க two BHK எடுத்திருந்தாலே உங்களுக்கு போதும் இல்லாட்டி கொஞ்சம் நிறைய பேர் இப்போ family கொஞ்சம் நிறைய பேர் வர்றீங்கன்னா three BHK வந்து book பண்ணிக்கலாம்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

அது வந்துட்டு swimming premium அந்தப் premium க்கு வந்து cost வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்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

ரொம்ப ஜாஸ்தி ஆகாது ma'am இப்போ வந்து மத்தபடி வந்து rooms வந்து private villas வந்து starting three thousand five hundred rupees தான் இப்ப வந்து வச்ச மாதிரி உங்களுக்கு villa வேணும்னா ஆகும்

ஆஹ் five thousand five hundred rupees

okay வா உங்களுக்கு வந்து food வந்து அவங்களே provide பண்ணிடுவாங்க and வந்து park facilities உம் இருக்கு food அ பொறுத்தவரைக்கும் நமக்கு விருப்பமான food சாப்பிடலாமா ma'am இல்ல அவங்க தாரதைதான் சாப்பிட முடியுமா?

என்ன ma'am இல்ல இல்ல உங்களுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி food வேணும்னு நீங்க first யே வந்து சொல்லிட்டீங்கன்னா இங்க வந்து room service உம் pro~ provide பண்ணுவாங்க அவங்களே வந்து res~ resort உம் அதுக்குள்ளேயே இருக்கும்

சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய resort ல போயிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் and நீங்க வந்து அவங்களுடைய room members னால உங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க உங்களுடைய amount வந்து உங்களுக்கு one day க்கு வந்து five thousand five hundred rupees சொல்லிருக்குல அந்த five thousand five hundred rupees க்கு வந்து நீங்க என்ன வேணும்னாலுமே போயிட்டு அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். நீங்க வந்து இந்த room

ஆமா நீங்க வந்து food க்குன்னு தனி தனியா pay பண்ண வேண்டாம். அதுல வந்து நீங்க வந்து இதுக்கு மட்டும் மொத்தமா five thousand five hundred rupees நீங்க pay பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு food then ஆஹ் private swimming pool villa இது மூணுமே cover ஆகும் and வந்து spa கூட cover ஆகுது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

இல்ல ma'am இதுவரைக்கும் போனது கிடையாது okay நீங்க வந்து அங்க போயிட்டு try பண்ணி பாருங்க ma'am நிஜமா ரொம்ப

அப்படி பார்த்தா மொத்தமா cost எவ்வளவு ma'am ஆகும்?